இது வந்து கல்லாலான கருங்கல்லாலான வீடு மாதிரி பழமையான வீடு மாறி தெரியுது பாறைலயே இருக்கற வீடு மாதிரி.

நேரிய அழகா கல்லு வெச்சி கட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கல்லுல இருக்கு.

இது வந்து ஒரு காரு சோரூம் மாறி இருக்கு இங்க நெறய கார் இருக்கு.

இதுல நறையா சேர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அதிலேயே ஒரு வெச்சு எழுதறக்கு ஒரு பலக மாரி குடுத்துருக்குறாங்க.

ஒரு சால வீடு மாதிரி ஒன்னு இருக்கு தென்ன மரங்கள் நறையா இருக்கு பெரிய பெரிய மரங்கள் இருக்கு.

அதுக்கு முன்னாடி ரெண்டு அண்ணா போஸ் குடுத்துட்டு நிக்கறாங்க ஒரு வைட் கலர் ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்டும் பாக்கெட்ல ஒரு ஃபோன் இருக்கு.

முன்னாடி பாக்ஸ் பாக்ஸ்அ போட்டு பிரவுன் கலர்ல கல்லு பதிச்சு இருக்காங்க.

இது வந்து ஒரு துணி கட மாரி தெரியுது நெறைய பேண்ட்டு சுடிதார் இந்த மாரி ஐட்டங்களாம் இருக்கு.

அங்க ஆப்போசிட்ல ஒரு ஆம்னி வேன் நிக்குது.

கழுத்துல ஒரு கயிறு கட்டிருக்காங்க மாடு வந்து பிளாக் கலர்ல இருக்கு.

இந்த கண்ணாடி கடையில நெறைய கண்ணாடிங்க ப்ரேம் அடுக்கி வச்சிருக்காங்க ஒரு முன்னாடி போட்டு பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க.

இது ஒரு பார்பர் ஷாப் இது வந்து ஒரு பார்பர் ஷாப் மாரி தெரியுது.

அதுல ஒரு அண்ணா வந்து கை ஒடஞ்சு கை கை கைகட்டு போட்டு நின்னுட்டுருக்காங்க. அதுல ஒரு அண்ணாட மருந்து எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க.

இதுல ஒரு அக்கா வந்து நின்னுட்டிருக்காங்க முன்னாடி ரேக் மாதிரி வச்சு அதுல நெறைய ஸ் து டிரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கர மாதிரி இருக்கு.

இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி இருக்கு இந்த கம்பெனில நறைய மிஷின் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க.

நறைய வண்டிங்க நிக்குது ஒரு அண்ணா பார்சல் வாங்கிட்டு வெளியே போறாருங்க ஸ்கூட்டிக்கு பக்கத்தாடி இருந்து.

சாப்பாடு ஐட்டம்லா அந்த பக்கோ வெச்சுருக்காங்க நெறையா பேன் லைட் இந்த மாரி நெறையா.

தலைக்கு தல தலைக்கு துணி கட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு பெரிய நிற ஆறு தெரியுது.

இந்த சைடு ஒரு போர்டு வச்சிருக்கங்க அதோட இத பத்தி.

இங்க வந்துட்டு நெறையா பௌச்சஸ் ஹெட் ஃபோன்னு பென்ட்ரைவ்வு ஹார்ட் டிஸ்க் இந்த மாரி நெறைய ஐட்டம் இருக்கு.

இந்த வீட்டுக்கு மேல வந்து ஒரு சோலார் லைட்டு தெரியுது அந்த க்ரௌண்டுல ரெண்டு லைட் இருக்கு முன்ன முன்ன ஒரு பெட்டி மாதிரி ஒன்னு ப்ரௌன் கலர்ல இருக்கு.

அந்தத் திண்ணைக்கு கீழே ஒரு பக்கெட் இருக்கு ரெண்டு தூண்கள் தெரியுது.

ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல கொஞ்சோ ஸ்னாக்ஸ் இருக்கு அதுல பிஸ்கட்டு ஜாம்மு சாஸ்ஸு இந்த மாரி ஐட்டம் இருக்கு.

வந்து ஒரு பெரிய மண்டபம் மாரி இருக்கு.

இது வந்து ஜே_சி_பி மாதிரி ஒரு வண்டி. இதுல எல்லோ கலர் பெயிண்ட் அடுச்சுருக்கு ஒரு அண்ணா வந்து உள்ள ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு பில்டிங் மு மு முன்னாடி இருக்கற வெரு காலியெட மாதிரி தெரியிது.